இத வந்து நிறைய மி தொட்டிகள் வந்து தொங்க விட்டுருக்காங்க அதுல செடிகள் வச்சிருக்காங்க.

வெளில இரண்டு போர்டு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்காங்க மேல ஒரு ஃபேன் இருக்குது.

பக்கத்துல போஸ்ட் இருக்குது போஸ்ட்ல மின்கம்பிகள் நிறைய போயிட்ருக்குது.

அது வெளியில கம்பி வேலி ஒன்னு போட்டு வச்சிருக்காங்க.

இந்த இடத்துக்கு வந்து பிஸ்கட் கலர்ல பெயிண்ட் பண்ணி இருக்காங்க. மேல சீலிங்ல வந்து ஒயிட் கலர் போட்டு லைட் எல்லாம் நறைய போட்டு வச்சிருக்காங்க.

புளு கலர்ல அந்த வீடு வந்து அமைச்சு வச்சிருக்காங்க.

ரோஸ் வச்சுருக்காங்க மேல வந்து கேரு கட்டி அதுல கொடங் தொங்க போட்ருக்காங்க.

ஆரஞ்சு கலர் டி_ஷர்ட் போட்டுட்டு ஒரு ஆள் போயிட்டுருக்காரு.

ஃபுல்லாவே மண் ரோடாவே இருக்குதுமரங்கள் நறைய தெரியுது.

ரெண்டு சைட்லமே புத்தர் மாரி ஒன்னு வச்சிருக்காங்க.

மேல வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணிருக்காங்க.

இதுல பெரிய பில்டிங் ஒன்னு தெரியுது. அந்த பில்டிங்ல மஞ்ச கலர் பெயிண்ட் பண்ணிருக்காங்க.

கட வந்து ஓபன்ல இருக்குது.

மரங்கள்லாம் நறைய இருக்குது வீடுகள் தெரியுது.

மேல வந்து குண்டு பல்ப்பு போட்டு லைட்டு போட்டுருக்காங்க.

சைடுல வந்து கண்ணாடி ஜன்னல் போட்டுருக்காங்க. அதுல துணி வைச்சி பாதி மூடிருக்காங்க.

இன்னொரு சைடு ஒரு பில்டிங் இருக்கு அது ஒயிட் கலர்ல பெயிண்ட் பண்ணிருகாங்க ஒரு லேடி வந்து நிக்கிற்றங்க.

இது வந்து கன்செக்ஷன் ஒர்க் நடக்கறக்கு பவுண்டேஷன் போட்டு விட்ருக்காங்க அதுல நிறைய கம்பிகள் வந்து நீட்டிவிட்ருக்காங்க.

மரங்கள் நெறைய தெரிது சூரியன் தெரியுது.

கம்பி வேலி போட்டு இருக்காங்க. அதுல வந்து பச்சை கலர் மஞ்ச கலர் பெயிண்ட் பண்ணி இருக்காங்க.

இந்த வீட்டுக்கு வந்து பிஸ்கட் கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க.